மொழியும் இலக்கியமும் தமிழர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலான இலக்கென இலக்கண இலக்கிய வளம் மிக்க திராவிட மொழியான தமிழைத் தாய் மொழியாகக் கொண்டவர்கள் தமிழ் மொழி சமஸ்கிருதம் இணையாக இந்திய நாட்டின் செம்மொழிகளில் ஒன்றாகத் திகழ்கிறது இந்திய அரசால் அதிகாரப்பூர்வமாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தமிழ் மொழியே முதலாவது செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் தமிழ் மொழி அந்நாடுகளின் அரசால் அலுவல் மொழியாக உள்ளது சங்க இலக்கியம் தமிழில் கிடைக்கப்பெற்ற தொன்மையான இலக்கண நூல் தொல்காப்பியம் இது தமிழ் மொழியின் இலக்கண வரையறுப்பதோடு அக்கால தமிழ்ச் சூழலையும் உரைக்கின்றன முன்னூறு தொடக்கம் பொ முன்னூறு வரை எழுதப்பட்ட இலக்கியம் சங்க இலக்கியம் என பழந்தமிழரின் அகப்பொருள் மற்றும் புறப்பொருள் பாடும் கவிதைகளும் அரஅறிவியல் நிலைப்பாடுகளை நிறுவும் கவிதைகளையும் அஹ் சங்க இலக்கியத்தில் காணலாம் சங்க இலக்கியத்தில் செடிகள், பறவைகள், விலங்குகள் பற்றிய குறிப்புகள் குறிப்பிடத்தக்கவை இக்காலத்தில் தோன்றிய இலக்கியங்கள் எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு, பதினெண் கீழ்க்கணக்கு என மூன்று தொகை நூல்களாகத் தொகுத்துள்ளன இக்காலத்தில் எழுதிய அறநூல் திருக்குறள்

வழக்கத்தில் மருவிய காலம் எனப்படுகிறது இக்காலத்திலேயே சிலப்பதிகாரமும், பெளத்த தமிழ்க் காப்பியங்களான மணிமேகலை, குண்டலகேசி ஆகியவையும், சைன தமிழ்மொழி காப்பியமும் சீவக சிந்தாமணி, வளையாபதி மற்றும் ஐஞ்சிறுகாப்பியங்கள் தோன்றின ஐஞ்சிறுகாப்பியங்களில் ஒன்றான நீலகேசி தமிழில் எழுந்த முதல் தர்க்க நூலாகக் கருதப்படுகிறது அஹ் இத கொஞ்சம் மேலும் பாப்போம் மோனிகா உங்களுக்கு தெரிஞ்சத நீங்க சொல்லுங்க அஹ் இப்போ நான் சொல்லுறேன் அஹ் வால்மீகி ராமாயணம் இருவத்தி நாலாயிரம் பாடல்களை கொண்டது இவை மொத்தம் ஏழு காண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன இவை ராமரின் பிறப்பா அஹ் பிறப்பிலிருந்து இறப்பு வரை விளக்குகின்றன அஹ் பால காண்டம் இராமனினதும் உடன்பிறந்தோரினதும் பிறப்பு, கல்வி, திருமணம் என்பவை பற்றிய கதைப் பகுதி அயோத்தி காண்டம் இராமன் சீதையை மணந்து கொண்ட பின்னர் இளவரசனாக அயோத்தியில் வாழ்ந்த காலத்துக் கதைப் பகுதி ஆரண்ய காண்டம் இராமன் காட்டுக்குச் சென்றதும் அங்கு வாழ்ந்ததும் கிஷ்கிந்தா காண்டம் கடத்திச் செல்லப்பட்ட சீதையைத் தேடிச் செல்வதும் செல்லும்போது வானர் அஹ் வானரர் நாட்டில் இராமனது வாழ்க்கை சுந்தர காண்டம் சீதையைத் தேடி அனுமன் இலங்கைச் சென்றது அங்கே சீதையைக் கண்டது ஆகியவற்றை உள்ளடக்கிய கதைப் பகுதி யுத்த காண்டம் இராமனுக்கும் இராவணனுக்கும் இடையிலான போரை உள்ளடக்கிய கதைப் பகுதி, உத்தர காண்டம் இராமன் அயோத்திக்கு திரும்ப வந்து அரசனானதையும் சீதை மீண்டும் காட்டுக்கு அனுப்பப்பட்டதையும் உள்ளடக்கிய கதைப் பகுதி இந்த இராமாயணத்தில் காணப்படும் முதல் காண்டமும் இறுதிக் காண்டமும் வால்மீகியால் எழுதப்பட்டதா என்பதில் சில ஐயப்பாடுகளும் நிலவுகின்றன இவ்விரு பகுதிகளினதும் மொழி நடை ஏனைய பகுதிகளிலிருந்து வேறுபடுவதும் அவற்றின் உள்ளடக்கங்களில் முரண்பாடுகள் காணப்படுவதும் இத்தகைய ஐயப்பாடுகளுக்குக் காரணமாகும் எனினும் பலர் இவ்வேழு காண்டங்களும் வால்மீகியால் எழுதப்பட்டதாகவே நம்புகின்றனர் வால்மீகி இராமாயணத்தை கதைச் சுருக்கம் பால காண்டம் அயோத்தியை ஆண்டு வந்த தசரத மன்னனும் மன்னனுக்கு நீண்ட நாட்களாக குழந்தைகள் இல்லாமல் இருந்து வந்தார் அதனால் தான் அஹ் அதனால் தன் மந்திரி சுமந்தரர் மற்றும் தன் குலகுருவான வசிட்டரின் அறிவுரைப்படி புத்திரகாமேஷ்டி யா யாகம் நடத்தினார் அப்போது மகாவிஷ்ணு தோன்றி ஓர் தங்கத்திலான பாத்திரத்தை தசரதனிடம் கொடுத்து அதிலிருக்கும் புனிதமான தேனைத் தசரதனின் மனைவியரை பருகும்படி கேட்டு கொண்டார் அதன்படி தசரதரும் தன் மனைவியரான கௌசல்யா, சுமித்திரை மற்றும் கைகேயியிடம் இந்த தேனை பகிர்ந்தளித்தார் விரைவிலேயே கௌசல்யாவுக்கு இராமனுக்கும், கைகேயிக்கு பரதனு பரதனும், சுமித்திரைக்கு இரட்டையரான இலக்குவன் மற்றும் சத்ருகனன் ஆகியோர் பிறந்தனர் சிறிது காலத்திற்கு பின்பு நால்வரும் வசிட்டரிடம் சீடர்களாக சென்று பல்வேறு கலைகளை கற்று கொள்ள ஆரம்பித்தனர் இந்நிலையில் விசுவாமித்திர முனிவர் அஹ் அயோத்தியை அடைந்த தசரத தசரதனிடம் தசரரிடம் தன் யாகங்களை சில ராட்சகர்களால் இடையூறு ஏற்படுவதால் அவர்களை அழிக்க இராமனை தன்னுடன் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக் கொண்டார் முதலில் தயங்கினாலும் பிறகு இராமனையும், லட்சுமணனனையும் அவருடன் அனுப்பி வைத்தார் சகோதரர்கள் வந்த் வந்த வேலையை செவ்வனே செய்தால் அஹ் விசுவாமித்திரர் அவர்களுக்கு சில அஸ்திரங்களை அருளி ஆசிர்வதித்தார் சரி இதோட நம்ப முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன்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

okay அ வணக்கம் பானு வணக்கம் குரு ரீனா பேசணும்னு சொல்லிருந்தீங்க எதைப்பத்தி உங்களுக்கு தெளிவு வரணும் அதை தெளிவா கேட்டீங்கன்னா நாங்க தெளிவா பதில் சொல்லுவோம்

எதைப்பத்தி கேக்குறீங்க இந்த வேலையைப் பத்தியா அஹ்ஹ இல்லை நீங்க இப்போ ஒரு இது கேள்வி கேட்டீங்கல்ல இதைப் பத்தி நான் பேசணும் பேசினால் அது நல்லா இருக்கும் அப்படின்றாப்புல பேசணும்ன்னு சொன்னீங்க அதைப் பத்தி பேசுனா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆரோக்கியத்தைப் பத்தி பேசுனா எப்படி இருக்கும் அதைப் பத்தி தே ஒரு ஆரோக்கியம் வந்து ஆரோக்கியம்னா என்ன அந்த ஆரோக்கியம் வந்து ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம்

ஆனா இப்ப உள்ள கால கட்டத்துல மக்கள் வந்து ஆரோக்கியத்தை தேடி போறாங்களா ஆரோக்கியமா இருக்குறாங்களா ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கறாங்களா ஆரோக்கியமான மனநிலையோட இருக்காங்களா அப்படின்னு சிந்திச்சு பார்க்கும் போது அதுக்கான பதில் கொஞ்சம் குறைவாகவே இருக்கிறது இப்ப அதுக்கான பதில் இப்ப சொல்றீங்களா ஆஹ் கண்டிப்பா குரு ஆஹ் பானு சொன்ன மாதிரி ஆரோக்கியத்தை வந்து இப்ப எல்லாரும் தேடுறாங்களா அப்படின்னா தேடுறாங்க சமீப காலமா ஆரோக்கியத்தை பத்தி யாருமே care எடுத்துக்கல ஆஹ் ஒரு அலட்சிய தன்மையிலே இருந்தாங்க ஆனா இப்போ ஆரோக்கியம் முக்கியம் அப்படிங்கிறதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாரும் ஆரோக்கியமான வாழ்வை நோக்கி இப்போ போக ஆரம்பிச்சுட்டாங்க இதை நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா அந்த காலத்துல எப்படி இருந்தாங்களோ அது எல்லாமே இப்பவும் அவங்க வந்து தேட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த ஆடு வேலிய மேயிற மாதிரி ஆஹ் இப்ப வந்து இந்த இந்த சங்கு பூவா இருக்கட்டு ஆஹ் இந்த பிரண்டை துவையல் அது இதுன்னு இப்ப எல்லாருமே திரும்பவும் பழைய காலத்துக்கு வர்றாங்க களி கம்பு கேழ்வரகு கூழ் இதைதான் விரும்பி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க கண்டிப்பா ரீனா இப்ப நீங்க சொல்றது எப்படின்னா அந்த காலத்துல ஆரோக்கியமான உணவுகள் வாங்கி சாப்பிட்டாங்க அந்த மாதிரி ஆரோக்கியமா இருந்தாங்க அப்படின்னு சொல்றீங்க இருந்தாலும் இப்ப உள்ள காலகட்டத்துல உணவுன்றது பழக்க வழக்கமே மாறிப்போச்சு

எல்லாமே நமக்கு வந்துட்டு அஞ்சு நிமிஷத்துலயே கிடைக்கணும்ன்னு இருந்தா எப்படி நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும் உதாரணத்துக்கு நான் சொல்றது சரிதானே ஆமாம் நீங்க சொன்னது மிகவும் சரிதான் இந்த நிமிஷத்தில் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப easy நம்ம டக்குன்னு சாப்பிட்டுட்டு போயிடலாம் ஆஹ் வேலை செய்ய வேணாம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த அஞ்சு நிமிஷத்துல கிடைக்கிற அந்த உணவுல வந்து நம்ம உடம்புக்கு தேவையான சக்தி கிடைக்குதான்னு ஒவ்வொருத்தங்களும் சிந்திச்சு அதை வாங்கம் வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சாங்கன்னா அவங்க அவங்கள அவங்க வந்து அவங்களோட ஆரோக்கியத்தை வந்து கொஞ்சமாவது நினைச்சுப் பார்க்கிறாங்க தன்னோட ஆரோக்கியத்தை அப்படின்னு நினைக்கிறேன்

அந்த மாதிரி சாப்பிடறதுனால உடலுக்கு ரொம்ப கெடுதல் வருது அது உங்களுக்கே தெரியும் ஒரு மனித மனிதனோட ஆரோக்கியத்தை அதி easy ஆ குறைக்கிறதுக்கான வழி தான் இது எல்லாமே ஆஹ் இப்ப வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டாக noodles ன்னு ஒண்ணு எடுத்துக்குங்க noodles ன்னு ஒண்ணு எப்புடி செய்யுறாங்க full ஆ அது செய்யறது எல்லாமே மெழுகுதான் செய்யறாங்க அப்படி அந்த noodles சாப்டறதால ஒரு மனுஷனுக்கு மூணு மாசம் வரைக்கும் அந்த குடல்ல மெழுகு தங்குன்றங்க

ஆமா குரு நீங்க சொன்ன மாதிரி இந்த noodles அப்படிங்கறது ரெண்டு நிமிஷத்துல செஞ்சிடறோம் ஏ எந்த பெரியவங்கதான் செய்யணும்னு இல்லை வீட்டுல இருக்கற சின்ன பிள்ளைங்க யாரும் இல்லைன்னாலும் அவங்களே செஞ்சு சாப்பிடற அளவுக்கு அதை prepare பண்ணி அனுப்பறாங்க அப்படி தயார் பண்ணி வர அந்த உணவு அஹ் அவங்களுக்கு எவ்வளவு கெடுதல் அப்படிங்கறது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தாலுமே கூட வேற வழி இல்லை இப்போதைக்கு நம்ம வந்து பசி போக்கணும் நமக்கு வந்து அந்த ஒரு taste அந்த சுவைதான் நமக்கு முக்கியம் அந்த பசி நேரம்தான் முக்கியம் அப்படிங்கறது அவங்க பொறுமையின்மைதான் காரணம் இன்னொன்னு ஹம் எப்படி சொல்றது அவசரமான காலகட்டத்துல வேற வழி இல்லாம பாதி பெரியவங்களே இப்ப காலையில என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னா bread சாப்பிட்டேன்

கண்டிப்பா ரீனா இது எல்லாம் இடத்தலியும் நடக்கக்கூடிய தான் இல்லன்னனு சொல்லவேயில்ல பானு நீங்க எப்படி பாக்குறீங்க இதெல்லாம் உங்களுக்கான சந்தேகங்களை நீங்க கேட்டா மட்டும்தான் எங்களுக்கு correct ஆன பதில் சொல்ல முடியும் இப்ப நிறைய சந்தேகம் இருக்குது அதை நீங்க வந்துட்டு பேசும்போது என்னென்னனு கேட்டீங்கன்னா நாங்க தெளிவா விளக்குவோம்

கண்டிப்பாக குரு இப்ப வந்து உணவுல வந்து எல்லாருக்குமே இது எப்படி கண்டிப்பா நம்ம நல்லா இருக்கணும் நம்ம health நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்காம யார் தான் இருப்பாங்க இல்லை எல்லாருக்குமே தன்னோட ஆரோக்கியத்து மேலே ஆர்வம் இருக்குதாம் ஆனா அதை வந்து செய்ய மாட்றோம் அவ்வளவுதான் ஏன்னா ஒரு வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணனும்னா நினைச்சாலும் நடக்காது இல்ல அதுக்கான முயற்சிகள் எடுத்த மட்டும்தான் நடக்கும் ஒரு நல்ல ஒரு breakfast ஓ ஒரு lunch ஓ dinner ஓ நமக்கு வந்து கிடைக்கணும் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கான effort அ வந்து நம்ம போடணும்

ஆரம்பத்துல வந்து ரீனா பகிர்ந்துக்கிட்ட மாதிரி சில பேர் வந்து ஆரோக்கியத்தை வந்து ரொம்ப ஆர்வமா பழங்காலத்து போலயே க தொடர்றாங்கதான்னு சொல்றாங்க ஆமா அதுவும் நானும் நானும் நிறைய பேரை பார்க்க தொடரறாங்கதான் இப்ப வந்து வெள்ளை சர்க்கரைக்கு பதிலா நாட்டு சர்க்கரை எடுத்துக்கறது ஆஹ் packet பாலுக்கு பதிலா பசும்பாலை எடுத்துக்கறது இந்த மாதிரி நிறைய முன்னேற்றம் இருக்குதாம்

கண்டிப்பா பானு நீங்க சொல்றது இப்ப வந்துட்டு அந்த காலத்துல சாப்பிட்டவங்க எப்படி சாப்பிட்டாங்கன்னா கம்மங் கூழ் அந்த மாதிரி சாப்பிட்டாங்க அதாவது காலையிலேயே எழுந்து வேலைக்கு செல்லும் போதே ஆஹ் சரி குரு நீங்க சொல்ற மாதிரி அவங்க வந்து அப்படி சாப்பிட்டாங்கன்னு சொல்றதே விட அவங்க அந்த அளவுக்கு வேலை வேலை பளுவும் அதிகம் ஏன்னா அப்படியே மிக்ஸி grinder எதுவுமே கிடையாது

கண்டிப்பா ரீனா கண்டிப்பா இல்ல இப்ப வந்து அஹ் நம்ம முந்தைய தினம் பேசுனா போலயே விவசாயத்துல இளைஞர்கள் ஆர்வம் காட்டாத போது ஆரோக்கியத்துல எப்படி ஆர்வம் காட்டுவாங்க நமக்கு தேவையான நல்ல சாப்பாடு சாப்பாடு சுவையா இருந்தாலே போதும் இப்ப முன்னாடி வந்துட்டு எப்படி பாத்தாங்கன்னா ஆஹ்

மேலும் சுவையா இருக்கும் சுவையைத் தேடிப் போக ஆரம்பிச்சு இளைஞர்கள் ரொம்ப அதிகமா ஆயிட்டாங்க இப்போ நீங்க சமூக வலைத்தளங்கள்ல பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாவே ஒரு உம் ஆரம்பிச்சு அதிலிருந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க குரு நீங்க நினைக்கிறீங்களா வெள்ளை சர்க்கரையை அஹ் நாட்டு சர்க்கரையைக் காட்டிலும் வெள்ளை சர்க்கரையிலதான் சுவை அதிகம்ன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல பானு நான் வந்து இப்போ அந்த tea coffee எதுவுமே நான் காப்பி விரும்பி குடிக்கிறது இல்லை ஏன்னா அதுல உள்ள கெடுதல் எனக்குத் தெரியும் இல்ல பசும் பால்ல போடறாங்கன்னா சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம் ஆனா packet பாலைப் பொறுத்தவரைக்கும் நான் அதைப் பயன்படுத்த மாட்டேன் அது எனக்குப் பிடிக்காத ஒண்ணு நல்லது அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அதனால இப்ப இளைஞர்கள் எல்லாமே மாறிக் கொண்டு தான் வருகிறாங்க இப்ப வந்து ஆஹ் இப்போ மொகலாயர்கள் செஞ்சது பிரியாணின்னு சொல்றாங்க அந்த பிரியாணியை விரும்பி சாப்பிடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த பிரியாணிக்காகவே வந்து நிறைய hotel ல போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அது இப்ப வந்து வளர்ந்த தலைமுறையா வந்துட்டு இருக்குல்ல அது யாராலையுமே எதிர்பார்க்க முடியல அடுத்த தலைமுறை எப்படி வாழ்வோம்னே தெரியல

அத வந்து நம்ம பெற்றோர்கள் வந்து ஆஹ் குழந்தைகள் மத்தியில நம்ம வந்து வெளிப்படையான ஒரு தோற்றத்தை கொண்டுட்டு வரணும் இதுதான் நம்ம தாத்தா எல்லாம் சாப்பிட்டாங்க அதனால இவ்வளவு தெம்பா இருந்தாங்க இப்படி எல்லாம் இருந்தாங்க இந்த வேலை எல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கறத குழந்தைங்க மத்தியில நம்ம இப் இப்பிலிருந்து நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு அதை பழக்கினால்தான் அந்த பிள்ளைங்க அடுத்தடுத்த வர தலைமுறைக்கு அது உம் கொண்டு சேர்க்க முடியும் இப்பயே நம்ம அதை பரோட்டா fast food noodles packet food இப்படியே கொடுத்துட்டு இருந்தோம்ன்னா கண்டிப்பா அந்த பிள்ளைங்களும் அதுங்களோட generation க்கு இன்னும் fast ஆ அதாவது இன்னும் நவீன காலத்துக்கு கொண்டுட்டு போயிடுவாங்க இப்படிங்கிறதுக்குள்ள என்ன இருக்கும் எல்லாமே கொண்டுட்டு வந்துட்டாங்க இப்ப non veg அ கூட அதாவது இறைச்சியை கூட packet பண்ணி ஆஹ் கொண்டு வர்றாங்க இல்லையா எங்கெங்கேயோ export பண்றாங்க இது எல்லாமே கெடுதல்தான் கண்டிப்பா கண்டிப்பா பானு நீங்க கேளுங்க உங்களோட கேள்வி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க கண்டிப்பா குரு இப்போ ஆரோக்கியமான ஆரோக்கியமான உடல்நிலை வந்து மனிதர்களுக்கு தேவைன்னு சொல்லும் போது ஆஹ் ஒரு நான் எப்படி சொல்றேன்னா நீங்க சொன்னீங்க பிரியாணி வந்து முகலாயர்கள் கண்டுபிடிச்சது அதை வந்து இப்ப எல்லாரும் விரும்பி சாப்பிடுறாங்க அதுக்கு என்ன பண்றது பிரியாணி வந்து கெடுதல் அப்படின்னு இல்லை அதுல எவ்வளவோ அந்த பட்டை, கிராம்புங்கிற நல்ல நிறைய மருத்துவ குணங்கள் உள்ள பொருட்களை வந்து இப்ப வந்து protein அந்த புரத சத்துங்கிறது எதுல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா vegetables அ விட non vegetables ல வந்து non veg ல வந்து நிறைய இருக்குன்னு சொல்றாங்க அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம்தான் என்ன அளவுக்கு அதிகமா போனா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்ற மாதிரி ஒரு உல அந்த பிரியாணி அப்படி எடுத்துக்கும் போது அதை ஒரு கம்மியாகவும் அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் எந்த குளிர்பானங்களும் குடிக்காம ஒரு நல்ல சுடுதண்ணி அதுல வந்து ஒரு எலுமிச்சை பழத்தை தோலோடயே அரைச்சு போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு அதெல்லாம் குடிக்கும்போது சீக்கிரம் செரிமானம் ஆயிடும் ஏன் பிரியாணி சாப்பிடக் கூடாது அப்படிங்கும்போது அதுல நிறைய நெய் எண்ணெய் அதெல்லாம் அதிகமா add பண்றதுனால உடம்புக்கு கெடுதல்ன்னு சொல்றாங்க மத்தபடி அதுல அதுலயும் நல்ல சத்துக்கள் வந்து இருக்குதான் எதையுமே

கண்டிப்பா பானு இப்ப பிரியாணியை பொறுத்தவரைக்கும் அந்த காலத்துல எடுத்துகிட்டோம்னா பட்டை கிராம்பு ஆஹ் ஏலக்காய் அது எல்லாமே உடலுக்கு நல்ல விஷயம்தான் இருந்தாலும் அது எப்படி இப்ப மாறுச்சின்னா இருக்கிற மசாலா மசாலா பொருட்களை அதிகமா சேர்க்கிறதுனால அது குடலை பாதிக்கிற அளவுக்கு போயிருக்குது இப்ப அந்த காலத்துல முகலாயர்கள் போய் சாப்பிட்டாங்கன்னா அது வேற மாதிரி சாப்பிட்டாங்க கண்டிப்பா கண்டிப்பா ஆஹ் சரி நம்ம வந்துட்டு அடுத்து தொடரிலே நம்ம சந்திப்போம் நம்ம இப்போதைக்கு இந்த தொடரை முடிச்சுக்கலாமா ஆஹ் கண்டிப்பா மு முடிச்சுக்கலாம் நன்றி குரு நன்றி ரீனா நன்றி பானு நன்றி குரு